இந்த வீடு வந்ட்டு சன்செட் வியெவ்வட்டு டு ரிஃப்லெக்ட் பண்ணுது.

அந்த வியூவ் பாயிண்ட்ல இருந்து நின்னா நெறைய மலைகள் தெரியு.

அதுக்கு அந்த சைடு எல்லோ கலர் அண்டு ஒயிட் கலர்ல மூட்டைகள் அடிக்கி வச்சுருக்காங்க.

இந்த ஹவுஸ்சுக்கு வெளிய நெறைய பூச்செடிகள் வச்சுருக்காங்க.

ரோட கிராஸ் பண்றக்கு ரெண்டு பேர் நடந்து போயிட்ருக்காங்க.

மீட்டர் போர்ட்ல நெறைய சுவிட்சஸ் இருக்கு.

இந்த ஷெல்டர்க்கு பேக் சைடு வன்டு வெறு காடா இருக்கு.

இந்த கார்டனுக்கு முன்னாடி ஒரு ஹோமு இருக்கு.

அந்த பில்டிங் இரண்டு டி_ஷேப்ல வச்சிருக்காங்க.

இந்த அரிசிக்கு மேல மூணு பேர் ஒக்கான்ட்ருக்காங்க.

அதுக்கு ரைட் சைடுல ஒரு சேரு அதுக்கு மேல ஒரு பேகும் இருக்கு.

அந்த கடேல நெறைய துணிகள் இருக்கு.

இந்த கடைக்கும் பேரு ஸ்மார்ட் பாயிண்ட்னு வெச்சிருக்காங்க.

இந்த மார்க்கெட்ல நறைய மக்கள் வாங்க பொருட்கள் வாங்க வந்துருக்காங்க.

லைப்ரரில நெறைய புக்ஸ் அடிக்கி வெச்சிருக்காங்க.

சர்ச்சுல நெறையா பேர் பிரே பண்ண வந்திருக்காங்க.

ரூம்க்கு வெளிய நறையா வாழைப்பழங்கள் தொங்கவிட்ருக்காங்க.

சைடுல ரெண்டு பேர் வாங்க வந்துருக்காங்க.

அந்த பில்டிங் பக்கத்துல நறைய ம மலைகளும் அப்றோ நறைய மரங்களும் இருக்கு.

இந்த ஷாப்ல நெறைய பொருட்கள் அடுக்கி வச்சுருக்காங்க.

செக்கேண்ட் தர்ட் ஃபோர்த் ரேக்லெல்லா பருப்பு வகைகள் அடுக்கி வச்சிருக்காங்க

இந்த பிளேயர்ஸ் ஒரு கேம் வெளையாண்ட்ருக்காங்க.

இந்த டெக்ஸ்டைல்ஸ்ல நெறைய துணிகள் முன்னாடி தொங்க விட்ருக்காங்க.

இந்த தென்ன மரத்துக்கு ரைட் சைடுல நறைய காலி இடங்கள் இருக்கு.

ரைட் சைடுல ஒரு ஃபிரிட்ஜும் இருக்கு.

ஷாப்போட பேனர்ல அதோட பேரு அப்பரோ நம்பரு வெச்சிருக்காங்க.

ஈவினிங் பார்ட்டி ரெஸ் ரெஸ்டாரண்ட் ஒன்னு இருக்கு.

அந்த பில்டிங்கு மேல ஒரு சிலுவை வெச்சுருக்காங்க.

அந்த பாதையிலே முன்னாடி போனா ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கு.

அதுக்கு அந்த சைடு ரோடு ஒன்னு இருக்கு.

அந்த சிமெண்டுக்கு மேல ஒரு பைப் இருக்கு.

இந்த ஏரியால நறையா பலூன்ஸ் தொங்கவிட்ருக்காங்க.

இந்த மீன்கள் எல்லா எறந்து போய் இருக்கு.

அதோட செல்ஸ் எல்லா பிரிச்சு வச்சுருக்காங்க.

அதுல அத ஒட்டுனா மாதிரி ஒரு டோர் இருக்கு.